அதை நான் நம்ம வீடு வந்து மாடி வீடு தானே உனக்கு தெரியும் இல்லை

தூக்கம் வருது நல்லா தூங்கிட்டு இருந்தேன் நீ call பண்ணியா சரி எந்திரிச்சு வா பேசுவோம் ரொம்ப நாளாச்சு உன்கிட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன்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

hello நான்தான் call பண்ணனோ தூங்கி எந்திரிச்சேன் இப்பதான் மறந்துட்டேன்

இல்லை தூக்கம் வருது இனிமேல்தான் தூக்கம் வருது உம்

என்னை நீ என்னமோ பண்ண போறன்னு நினைக்கிறேன்

தூக்கம் வருதுன்ற பைத்தியமாயிட்டியா என் கூட சேர்ந்து சேர்ந்து ஆமா என்ன செய்றது உன் கூட எல்லாம் சேர்ந்தா து அப்புறம் பைத்தியமா தான் ஆகணும்

வீட்ல இருந்தா அப்புறம் என்ன பண்ண சொல்ற அப்போ தூங்கிட்டு தான் இருக்கணும் வேற என்ன வேலை இருக்கு இல்ல TV பாக்கணும் அது இதுன்னு ஏதாவது பாக்கணும் இல்லை ரத்தம் கம்மியா உடம்புல ரத்தம் கம்மியா இருந்தாதான் தூங்கிட்டே இருப்பாங்க அது போல சொல்லுவாங்கல்ல ஒருவேளை உனக்கு ரத்தம் கம்மியா இருக்கோ உடம்புல

உம் அதே போல காலையிலே வேகமா எழுந்திரிப்பியா சீக்கிரமா எந்திரிச்சுடுவேன் சீக்கிரம் எந்திரிச்சிடுவேன் எங்க அம்மா வேலைக்கு போறாங்க இல்லை அதனால சீக்கிரமா எந்திரிச்சிருவேன் ஆமா சரி சரி அம்மாவுக்கு sugar மட்டும்தான் இருக்கா ச்சீ pressure மட்டும்தான் இருக்கா இல்லை sugar ம் சேர்ந்திருக்கா

நீங்க வந்து pressure அ கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு sugar அதிகமா எடுத்துக்காதீங்க அப்புறம் sugar வந்திருச்சுன்னு சொன்னா sugar எல்லாம் control பண்றது ரொம்ப கஷ்டம்

sugar ன்றது வந்து அது என்ன சொல்றது ரொம்ப மோசமான ஒரு இது வேணாம் அப்படீன்னு சொல்லுவாங்க அதனால அம்மா control ஆ வச்சுப்பாங்க pressure

sugar ரும் pressure ம் சேர்ந்து எல்லாம் இருப்பாங்கல்ல

அவங்களோ~ அவங்களோட நிலைமை எல்லாம் என்ன ஆகும் medicine தான் போல அவங்களுக்கெல்லாம் உம் கஷ்டம்ல அவங்க எல்லாம் insulin ஊசி போடுவாங்க

sugar வந்து என்ன சொல்றது இப்போ ஒரு நானூறு ஐநூறுன்னு high யா இருக்கும் பாத்தியா

அவங்கதான் insulin எடுத்துப்பாங்க ஒரு இருநூறு நம்மளோட normal வந்து ஒரு நூறுல இருந்து நூத்தி பத்து நூத்தி இருபது இருக்கணும்

ஆனா நா~ இருநூறுக்குள்ள இருந்தா ஓரளவு பரவாயில்லை இந்த நானூறு ஐநூறுன்றது வந்து ரொம்ப high sugar ன்னு சொல்லுவாங்க உம் normal எவ்வளவு இருக்கணும்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

அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப அது என்ன சொல்றது high ஆ இருக்கு

ரொம்ப high யா இருக்கும்பாங்க four hundred லாம் இருக்கு எனக்குத் தெரியும் குழந்தைக்குல்லாம் அந்த மாதிரி இருக்கு

அந்தப் பிள்ளைக்கு நாலு அஞ்சு வயசுல இருந்து இருக்குது இப்ப அந்த பிள்ளைக்கு

வயசாகுது ஆமா sugar இருக்குது அப்ப இருந்தே இப்ப வரை அந்த பொண்ணு insulin தான் எடுத்துட்டு இருக்கு அது எப்படி இருக்கும் ஒரு பரம்பரை பரம்பரையா பரவி வரதானே சொல்லிட்டாங்க doctors எல்லாருமே எங்கெங்கேயோ போயிட்டு சித்தா medicine ஆயுர்வேதிக் எல்லா இடம் போயிட்டு வந்துட்டாங்க எங்க போனாலுமே என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா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

lifelong insulin தான் எவ்வளவோ treatment என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம் உம் உம் உம் கஷ்டம்தானே உம் கஷ்டம் அதாவது நூத்துல ஒரு சிலருக்குதான் அந்த மாதிரி இருக்குமா நூத்துல ஒரு சிலர்னா இந்த பொண்ணை மாதிரி அஹ் நூறு பேரு இருநூறு பேருன்றதைவிட அஹ் குழந்தைங்களுக்கு அதிகமா இருக்காது இப்ப என்னடான்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு அதிகமா வருது ஓ சரி சரி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

அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீ வேற இல்லைனாலுமே எதாவது வர வச்சிருவ போல நீயே இல்லை ஆரோக்கியமா உடம்பை பார்த்துக்கோன்னு சொல்ல வேணாம்

உம் இப்பன்னா mostly யாரு வீட்டுல செய்யறதை சாப்பிடறா, விரும்பின்னா, அப்படி வாங்கி, எங்க அம்மா எல்லாம், பயங்கரமா சண்டை போடுவாங்க. அப்படி மட்டும் ஏதாவது hotel ல வாங்கி சாப்பிட்டோம்னு சொன்னா

hotel ல சாப்பிடுறதே பிடிக்காது அம்மாவுக்கு நானும் அதிகமாதான் chicken rice உ noodles உ chicken உ கடையில வாங்கி சாப்பிடுறேன்ல chicken உ அப்ப சொன்னேன்ல அதுதான் அம்மா திட்டுவாங்க என்னைய சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க hotel ல வாங்காத வாங்காத வாங்காத வாங்காதன்னு நம்ம கேக்குறது இல்லையே உம் அதான் taste ஆ இருக்குன்னா அஜினோமோட்டோ அதெல்லாம் போடறதுனால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

எப்பவுமே சாப்பிட்டா அப்புறம் யாரு கஷ்டப்படுறா நம்மதான் கஷ்டப்படணும் ஆமா நம்ம தான் கஷ்டப்படணும் நம்மள வீட்ல பாக்கத்தான் செய்வாங்க ஆனா அனுபவிக்கிறது எல்லாம் அனுபவிக்கிறது எல்லாம் நம்ம தான் அனுபவிக்கணும் hospital கூட்டிட்டு போவாங்க செய்வாங்க அந்த வேதனைய அனுபவிக்கிறது யாரு நம்மதானே அனுபவிக்கணும் உம் எனக்கு ஒரு தடவை எல்லாம் செமையா தலை சுத்துச்சு எப்பவும் தலை சுத்திட்டு சரியாயிரும் உம் ஏன் தல சுத்துச்சு தெரியல low pressure ஆ என்னான்னு ஒன்றும் தெரியலே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

scan எடுக்க போனா அங்க படுக்க வச்சுதானே எடுப்பாங்க

படுக்க முடியலை உட்கார முடியலை அப்படி தலை சுத்துது

அப்புறம் ஒரு வழியா பிடிச்சு scan எடுத்துட்டாங்க எடுத்துட்டு doctor கிட்ட கொண்டு போய் அந்த report அ காட்டுனா

ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எதுக்கு அப்புறம் எதுக்கு scan எடுக்க சொன்னாராம் அந்த ஆளு

எனக்கு செம்மையா தலை சுத்துச்சு எதுக்கு தலை சுத்துச்சுன்னு கேட்டதுக்கு ஒண்ணுமே பதில் சொல்லலியா அவரு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

juice எல்லாம் எடுத்துக்க எடுத்துக்க எனக்கே ஓரளவுக்கு normal ஆயிடுச்சு இப்பதான் ஒரு ரெண்டு மூணு மாசமாதான் எந்த தொல்லையும் இல்லாம இருக்கேன் இல்லனா அடிக்கடி தலை சுத்தும்

அதே மாதிரி எதுலயாவது சும்மா நம்ம தெரியாம எங்கேயாவது இடிச்சிருவோம்ல முழங்கை ஏதாவது இடிச்சிருவோம்ல ஒரு table லயோ செவத்தலையோ suppose இடிச்சுட்டாலுமே உடனே மயக்கம் வந்திரும் அது கஷ்டம் நீயெல்லாம் எப்படித்தான் சமாளிக்கிற நீ என்னதான் பண்றதுன்னு தெரியலே அதனாலதான் வீட்டுல பயப்படுவாங்க கொஞ்ச நேரம் காணாவிட்டால் கூட phone பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆமாம் அப்புறம் பயம் வரும்ல இந்த மாதிரி இருக்கிறதுல அப்புறம் என்ன பண்ண முடியும் ஆமா suppose நம்ம மயக்கம் போட்டு விழுந்துட்டாலும்

ஆனா எனக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க ஆனா எனக்கு வந்து நான் தூங்கிட்டு இருந்த~ தூங்கிட்டு இருந்தவளை எழுப்புன மாதிரி ஒரு feel இருக்கும் எனக்கு ஆஹ் conscious ஏ இல்லாம இருக்குமா இல்ல தூங்குற மாதிரி அது எப்படி உனக்கு இப்ப மயக்~ மயக்கமா விழுந்திருக்க

கேக்காது எதுவுமே கேக்காது ஆனா தண்ணி தெளிக்கும் போதுலாம் நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும் இல்ல அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தூக்கத்துல இருந்தவளை தண்ணிய தண்ணி தெளிச்சு எழுப்புற மாதிரி ஒரு feel ஆகும் எனக்கு திட்டிருக்கேன் நிறைய தடவை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

அய்யய்யோ என்ன பண்ணிட்டு இருக்க சரியா சாப்பிடுறது இல்லையா நீ இப்போ வர வர ஆமா முன்னாடி எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறது முதல்ல ரொம்ப ஒல்லியா இருப்பேன் உனக்கே தெரியுல்ல school படிக்கும் போதுலெல்லாம் இப்போ இப்போ பரவாயில்லையா

உம் நல்லா சாப்பிடு உடம்பை நல்லா பாத்துக்க first நமக்கு அதான் முக்கியம் உம் இப்பதான் dates உ

எவ்வளவுதான் support பண்ணாலும் நம்ம உடம்பை நம்மதான் பாத்துக்கணும்னு சொல்றேன்

ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் அவங்களுக்கு நம்ம ஏதாவது support பண்ண முடியும்ல உம் ஆமா கண்டிப்பா நீ சொல்றது correct தானே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

இப்ப அம்மாவுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படீன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம எதுவும் சமைக்கவும் கத்துக்கிட்டு இருக்கமாட்டோம் ஒண்ணும் கத்துக்கிட்டு இருக்கமாட்டோம் அவங்க படுத்துட்டாங்கன்னா நம்மளால ஒண்ணும் கையும் ஓடாது காலும் ஓடாது அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதே பயம் இப்ப நமக்கு ஒண்ணும் தெரியாது suppose பின்னாடி ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வரும்போது பாக்குறதுக்கு கூட ஆள் இருக்காது உம் சொல்லு என்னமோ சொல்ல வந்த என்ன சொல்ல வந்த மறந்துட்டியா அதுக்குள்ள

அம்மாவா அம்மா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க கால் வலியோடதான் போயிருக்காங்க போவேணாம் இருன்னு சொன்னேன் கேக்கல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

அவங்களுக்கு வீட்ல இருக்கவும் புடிக்காது வேலைக்கே போனவங்களுக்கு வீட்டுல இருக்கவே புடிக்காது ஆமா வீட்ல இருந்தாலும் சும்மா இருக்காது

வேலை பாத்தே பழகிட்டாங்களா அதனால அதை துடைக்க இதை துடைக்க அதைப் போட்டு கழுவ இதைப் போட்டுக் கழுவ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 விளக்கியிருந்த பாத்திரத்தைக் கூட அழுக்கா இருக்குன்னு எடுத்து கழுவுவாங்க வீட்டிலே உங்களால சும்மா இருக்க முடியாது போல உம் பாப்பா நல்லா இருக்கா உம் பாப்பா நல்லா இருக்கா

சரி உனக்கு எத்தன baby இதை கேட்கவே மறந்துட்டேன் பாரேன் எனக்கு எத்தன baby சொல்லு நீ சொல்லு உனக்கு தெரியாதா

சரி சரி பையனா பொண்ணா எனக்கு பையன் பொண்ணு first பொண்ணு பிறந்து இருக்கா

இல்ல ஒரு பொண்ணுதான் சொல்ற அப்போ ரெண்டு பிள்ளைங்களான்னு கேட்கிற ஒரே ஒரு பொண்ணுதான் பையன் பிறந்திருக்கான்னியே அதான் கேட்டேன்

சரி சரி நல்லா இருக்காளா பாப்பா உம் நல்லா இருக்காடா பாப்பா நல்லா இருக்கான்னு கேட்கவும் அவளதான் நினைச்ச என்னடா அப்பறம் கட்டி கொடுத்தாச்சானு கேக்கறாளேனு அப்படின்னு யோசிச்சேன் ஏய் லூசு உன்னோட கூட பிறந்த பாப்பா கேட்ட லூசு என்ன லூசு நான் first சொன்னேன்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

இப்ப இருந்தே உன் பிள்ளைக்கும் நல்லா healthy யா குடுத்து பழகு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 ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா hospital க்கு கூட்டிட்டு போகாம அந்த துளசி இலை ஓமவல்லி இந்த மாதிரி குடு வளர்க்கிறியா வீட்ல எல்லாம் ஆமா அதெல்லாம் அம்மா வச்சிருக்காங்க இப்ப அம்மா வீட்டுல தானே இருக்கேன் அதனால அம்மாதான் வச்சிருக்காங்க நீ ஒண்ணும் பண்றது இல்லை என்ன நம்ம என்ன பண்றது அம்மாவே பார்த்துப்பாங்க எல்லாத்தையும்

சரி ஆமா மறந்துட்டேன் நான் தான் மறந்துட்டேன் எங்க வீட்டுல ஒண்ணும் special எல்லாம் செய்யமாட்டாங்க அம்மா அதனால